தெரியவந்துள்ளது. என்னை கைது செய்யப் போகிறீர்கள் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் அலறல் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ட்ரம் வயது எழுபத்தி ஆறு சமூக வலைதளங்களில் ஒரு பதிவை வெளியிட்டார் வெளியிட்டுள்ளார் என்னை கைது செய்ய போகிறீர்களா என்று தெற்கு ஆசியாவில் பயங்கரவாத சம்பவங்களில் பாகிஸ்தான் முதலிடம் சர்வதேச பயங்கரவாத புள்ளி பட்டியலில் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகியவை முன்னணியில் உள்ளன. பிரான்சில் தூய்மை பணியாளர் போராட்டம் மலைபோல் குவிந்து கிடக்கும் குப்பைகள் பிரான்சில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மீது மேலும் ஒரு வழக்கு பதிய~ பதியப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணம் உள்ள ஒரு வீட்டின் மாடியில் நேற்று முன்தினம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது நூத்தி இறுபத்தி ஏழு ஓரு kilo meter என்னைக் குழாய் பாதை வங்காள தேசத்தின் எரிபொருள் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று ஷேக் ஹசினா கூறியுள்ளார் தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் புயல் காற்றுடன் கன மழை பெய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் சிறப்பு செய்திகள் வருமாறு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை battery யில் உள்ள distilled water அளவை சோதிக்கும் அவசியம் இல்லை என்று car battery பராமரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது சிட்டுக்குருவியும் நம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் என்ற எண்ணத்துடன் அவற்றை

சிறுநீரகங்களை பாதுகாக்கும் பத்து உணவுகள் எவை என்பதை என்பதற்கான பட்டியலை நிர்வாகம் வெளியிட்டுள்ளது ஜான்வி கப்பூரை கை தூக்கி விடுமா தென்னிந்திய சினிமா? கொரட்டாளா சிவாவின் இயக்கத்தில் மீண்டும் ஜூனியர் என்டிஆர் நடிக்கவிருப்பதால் அந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அத்துடன் இந்த படத்தின் இணையதளத்தில் தெலுங்கு ரசிகர்கள் விருந்தாக அமைந்துள்ளது bollywood cinema வில் நட்~ மற்றொரு நட்சத்திர ஜோடியின் வாரிசு bollywood cinema வின் சில நட்சத்திர ஜோடிகளின் மகள்கள் தற்பொழுது புதிய வரவாக cinema விற்குள் நுழைந்திருக்கிறார்கள் இயக்குனரும் தயாரிப்பாளருமான மகேஷ் பட் நடிகை சோனி ரஸ்டான் ஆகியோரின் மகளான ஆலியா பட் மிகவும் முக்கியமானவர் படிப்பை பாதியில் நிறுத்திய பெண்களுக்கு வழிகாட்டும் மூதாட்டி. சென்னையை சேர்ந்த படிப்பை பாதியில் நிறுத்திய பெண்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்த தன்னால் முடிந்த பயிற்சிகளை உதவிகளையும் வழங்குகிறார் தரிசு நிலங்களில் வளரும் மரங்கள் வேளாண் காட்டு மரங்களில் விரைவாக வளர்ந்து கணிசனமான லாபம் தரக்கூடிய மரங்கள் சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி ஏற்பட்டது வருமான வரி கணக்கு தாக்கலில் தவறு நேர்ந்திருந்தால் எப்படி திருத்துவது? வருமான வரி கணக்கு தாக்கலில் ஏதாவது வருமானம் விடுபட்டிருந்தாலோ அல்லது ஏதாவது செலவை கோராமல் விட்டிருந்தாலோ வரிக் கணக்கு திருத்தம் செய்ய முடியும்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

அஹ் ஒரு எட்டரை மாசம் இருக்கும் ஆறு மாசம் இருக்கும்

அதெப்படின்னா ஒரு லட்சம் தான் தொண்ணூறாயிரம் தான் bike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

அம்பதுக்கு மேல தருது one twenty five CC ன்னு சொல்லுவாங்க அது CC ன்னா என்னன்னா உனக்கு அதோட performance engine குடுக்குற performance

நீ normal ஆ அஹ் இந்த splender, sports எல்லாம் பாப்பல்ல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

ஆனா அதோட இதெல்லாம் கொஞ்சம் alignment எல்லாம் வேற மாதிரி இருக்கு அது கொஞ்சம் look look நல்லா இல்லையா விவேக்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 சரி விவேக் ஆஹ் அதும் இல்லாம அதுல eco mode ன்னு ஒண்ணு இருக்கு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

அதுகூட உனக்கு electric ல தான் அந்த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

colour அஹ் blue colour நாலஞ்சு colour இருக்குன்னு நினைக்கிறேன் சரி சரி விவேக் சரி சரி launch பண்ணிட்டாங்களா ஆறு மாசத்துக்கு முன்னால அது பண்ணி இன்னைக்கு நான் college ல இருந்து வந்தோம் இல்ல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

பாக்கறதுக்கு நல்லா இருந்துச்சு புரியல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

எனக்கு bike குக மேல ஒன்னும் அவ்வளவு interest இல்லை விவேக் ஆனா பாத்தா பாத்தேன்னா எனக்கு பல்சர் எதோ ஓரளவுக்கு okay pulsar மேல கொஞ்சம் interest இருக்கு ரொம்ப எல்லாம் வேற bike மேல interest இல்ல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 ஓ one twenty-five ஆ விவேக்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

one twenty கிட்ட போகுது பல்சர்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

look எல்லாம் பழசு super ஆ இருக்குது எல்லாம் இப்போ வர்றது நல்லா இல்லை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

இப்போ அன்னைக்கு இவன்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

petrol லும் அதும் கலந்து ஊத்தணும்னு நினைக்கிறேன் விவேக்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

அவங்களுக்கு equal ஆ நம்மளும் போக முடியாது

இந்த bike நல்லா~நல்லா இருக்கும் போலாம் அவங்களுக்கு equal ஆ போலாம் ஆனா future ல performance போயிரும் அவங்க one twenty ல போவாங்கன்னு வையேன்